Okay.

சரி, okay madam. Surity அ problem, ஆ, கண்டிப்பா madam, எனக்கு இப்ப, நான் கேக்கறதுக்கு மட்டும், எனக்கு கொஞ்சம் information சொன்னா , இப்ப நான், braces போட்டு வந்து, ஒரு six month ஆச்சு, madam. Okay வா. So, நான் braces போடறதுக்கு முன்னாடி வந்து, அ, இரண்டு பல்லு எடுத்தேன். இப்ப எனக்கு, அந்த எடுத்த இடத்துல இருந்து, ரொம்ப pain ஆ இருக்கு. So, அதுக்குத்தான் இப்ப வந்து, நான் dental check up பண்ணும் கேட்டேன். அதனால, வேற எதுவும் option இருக்கா? இல்லை, pain போடுறதுக்கு? ஏன்னா, ரொம்ப எனக்கு வலிக்குது அதாவது, cavity வேற எனக்கு வருது, அந்த பக்கத்துல இருக்க பல்லுங்க எல்லாம் affect ஆகுது. So கண்டிப்பா check up போணும்.

அ, yes mam. இல்லை madam, எதான் எனக்கு வந்து, ரெண்டு பல்லு எடுத்துட்டுதான் வந்து, அந்த braces போட்டாங்க.

ஆமாம் madam. Right side பக்கம், அ, அந்த பல்லு வந்து, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் எடுத்தாங்க. Bone கட் பண்ணிதான் எடுத்தாங்க. So, அதான் எனக்கு ரொம்ப, இப்ப disturbanced ஆ இருக்கு, அந்த இடம்.

எ~ என்னால சாப்பிடவே முடியல madam அந்த problem இருக்கறதுனாலயா இல்ல அதுக்கு தான் வந்துட்டு check ஏதும் checkup option இருக்கா அல்லது எதாவது மருத்துவ உதவி கிடைக்குமா?

ஆமா. குடுத்திருக்காங்க madam. அதை use அதான் mam use பண்ணிட்டு இருக்கேன், pain க்காக. இல்லை, use பண்ணிட்டுதான் இருக்கேன். இடையில வந்துட்டு, one day once two day once இந்த மாதிரி, use பண்ணிட்டு இருக்கேன். So quarantine ல வெளிய போய் வாங்கிட்டு வர முடியல so, அதுக்குதான், கம்மியா use பண்ணிட்டுருக்~

ஓ, இல்ல இப்ப நான் இத இப்ப நான் இதை நான் பண்றதுனால, என் pain கொஞ்சம் எதுவும் கம்மியாகுமா? எப்படி madam? ஆமா Mam அப்படி இல்லை. அதனாலதான் வந்து, என்னக்கு pain

சரி okay madam. இப்ப வந்துட்டு, இந்த braces வந்து கழற்ற~ கழற்றத்துக்கு ஆஹ் doctor ஏதும் பார்க்கலாமா பாக்குற மாதிரி இருக்குமா? இல்லேன்னா, நம்ம எப்படி continue பண்ணலாமா? ஏன்னா, எனக்கு ரொம்ப pain ஆ இருக்கு. So வந்து, இப்ப, என்னால போக முடியலை, madam. இப்ப, quarantine இருக்கிறனால. So எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.

இல்ல madam எனக்கு, last ஆ, ஒரு three days ஆ, ரொம்ப pain ஆ இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்லாதான் இருந்துச்சு. இப்ப ஒரு three month, three months முன்ன ஒண்ணும் problem. இப்ப three days க்கு ரொம்ப three days ஆ, continuous ஆ, ரொம்ப pain ஆ இருக்கு. எதுவும் சரியா சாப்பிட முடி. So, இத mouthwash இது பண்ணிட்டு, so, three மூணு வேளை வந்துட்டு, வாயை வந்து கொப்பளிச்சிட்டு, so, கொஞ்சம், இப்ப முடிஞ்ச அளவுக்கு, clean ஆ வச்சிருக்கேன் ரெண்டாவது இந்த braces போட்டிருக்கிற இடம் வந்து ரொம்ப வலிக்குது. so checkup போனும். ரெண்டு மாசமா check up வேற போக முடியலை, quarantine இருக்கு. திருச்சில எதும் நல்ல doctor எதுவும்

ம்ம் கேட்குதா madam

Hello ம், சொல்லுங்க madam

சரி, okay madam. கண்டிப்பா, பண்றேன், madam.

இல்ல இல்லை madam. first try பண்றேன். Try பண்ணதுக்கு அப்புறம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, actually உங்களுக்கு contact பண்றே Thank you madam தமிழக வரலாறு தற்கால இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு மாநிலத்தை பற்றியதாகும் இம்மண்டலம் வரலாற்று காலத்துக்கு முன்பு முதல் மக்கள் வாழும் உறைவிடமாக தொடர்ந்து இருந்து வந்துள்ளது தமிழ்நாட்டின் வரலாறும் தமிழ் மக்களின் நாகரிகமும் பண்பாடும் உலகின் மிகப் பழமையானவைகளில் ஒன்றாகும் முந்தைய பழங்கற்காலம் முதல் தற்காலம் வரையிலான தமிழ்நாட்டின் வரலாறு முழுவதிலும் இந்த பகுதியானது பல்வேறு புற கலாச்சாரங்களுடன் ஒருங்கிணைந்து வந்~ இருந்து வந்துள்ளது வரலாற்றில் ஒப்பிட்ட அளவில் குறுகிய காலப் பகுதிகளைத் தவிர்த்து பிற காலகட்டங்களில் தமிழ்நாடு பகுதிப்புற ஆக்கிரமிப்புகள் எதுவுமின்றி சுதந்திரமாக இருந்து வந்துள்ளது சோழர் காலத்திய கோவில் தென்னிந்தியாவில் பல தீப கற்கல~ தீப கற்~ கற்பகங்களை பத்து மற்றும் பதினோறாம் நூற்றாண்டில் ஒரே நிர்வாகத்தின் கீழ் சோழர்கள் இணைத்தனர் சேர சோழ பாண்டிய மற்றும் பல்லவ பேரரசுகளை நன்கு நான்கு பண்டைய பூர்வீக தமிழ் பேரரசுகளாக இருந்தன இவர்கள் இவர்கள் தனித்தன்மை வாய்ந்த கலாச்சாரம் மற்றும் மொழி ஆகியவற்றை

பகுதியை ஆட்சி செய்தனர் இதனால் உலகில் அழியாமல் வழக்கத்தில் இருந்து சில பழமையான இலக்கியங்களையும் வளர்ச்சி சாத்தியமான இவர்~ இவர்கள் ரோம ப~ சாத்தியமானது இவர்கள் ரோம பேரரசுடன் அதிகப்படியான கடல்வழி வணிகத்தை தொடர்பு கொண்டிருந்தனர் இப்பகுதியின் தலைமைக்காக இந்த மூன்று வம்சத்தை சேர்ந்தவர்களும் ஒருவருக்கொருவர் தொடர்ச்சியாக போரிட்டு கொண்டனர் மூன்று பேரரசுகளும் பாரம்பரி~ பாரம்பரியமாக ஆட்சி செய்து வந்த இந்த பகுதியை மூன்றாம் நூற்றாண்டில் நுழைந்த களப்பிரர்கள் விரட்டியதால் இப்பகுதியின் பாரம்பரிய ஆட்சி வடிவம் மாறியது பாண்டியர்கள் மற்றும் பல்லவர்கள் மீட்டெடுத்த களத்திரர் ஆதிக்கத்தை முறியடித்து தங்களின் பாரம்பரிய பேரரசுகளை மீண்டும் நிலைநாட்டினர் விழுந்திருந்த சோழர்கள் ஒன்பதாம்

வங்காள விரிகுடா பகுதியில் சோழப் பேரரசில் சுமார் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் அள~ அளவிற்கு பரவி இருந்தது தென்கிழக்கு ஆசியாவில் இருந்த சீரி விசய பேரரசு பகுதியை சோழரின் கட்~ கடற்படை கட்டுப்பாட்டில் கொண்டிருந்தது வடமேற்கு பகுதியில் இருந்து வந்த இஸ்லாம்ய படைகளின் ஊடுருவல் காரணமாக இந்தியாவில் மற்ற பகுதிகளில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் குறிப்பிட்ட தக்க மாற்றம் ஏற்பட்டதால் ஏற்பட்டது பதினான்காம் நூற்றாண்டில் பண்டைய மூன்று பேரரசர்களின் வீழ்ச்சி காரணமாக தமிழ்நாடு விசயநகரப் பேரரசின் ஒரு அங்கமாக மாறியது விசயநகரப் பேரரசின் கீழ் தெலுங்கு பேசும் நாயக்கர் ஆட்சியாளர்கள் தமிழ்ப் பகுதியை ஆட்சி செய்தனர் மராத்திய அரசர்களும் குறுகிய கால வருகை தமிழ்ப் பகுதியில் ஐரோப்பிய வணிக நிறுவனங்களின் வருகைக்கு வழிவகுத்தது பதினேழாம் நூற்றாண்டின்

வணிகம் செய்ய வந்தவர்கள் இறுதியில் இந்த பகுதியின் பூர்வீக ஆட்சியாளர்களை தங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர் தென்னிந்தியாவின் பல பகுதிகளை உள்ளடக்கிய சென்னை மாகாணம் பதினெட்டாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது இப்பகுதி பிரித்தானியாக கிழக்கிந்திய கம்பெனியால் நேரடியாக ஆட்சி செய்யப்பட்டது இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு மொழியியல் எல்லைகளை அடிப்படையாகக் கொண்டு தமிழ்நாடு மாநிலம் உருவாக்கப்பட்டது பழைய கற்காலம் தமிழ்நாட்டின் பகுதி பழைய கற்கால குடியிருப்புகள் இருந்த வரலாற்று முற்பட்ட பகுதியானது பெ உ மு ஐம்ப~ஐந்து லட்சம் ஆண்டிலிருந்து பெ உ மு மூன்றாயிரம் ஆண்டு வரை நீட்டிருந்ததாக மதிப்பிடப்படுகிறது பழங்காலத்தின் பெரும்பாலான காலகட்டங்களில் இப்பகுதியில் அடர்த்திவுட்ட காட்டுப்பகுதிகள் அல்லது புல்வெளி சார்ந்த சுற்றுச்சூழல் அமைந்த ஆற்று ஆற்று பள்ளத்தாக்கு அருகிலேயே மனிதர்கள் வாழ்ந்து வந்தனர் இந்த பகுதிகளுக்கு கீழே பகுதிகளில் மக்கள் தொகை அடர்த்தி மிகக் குறைவாக இருந்ததா இருந்தது இருந்தது ஆகையால் தென்னிந்தியாவில் இரண்டு

இரண்டு இடங்களில் இடங்களில் மட்டுமே தொடக்க பழங்கற்கால க~ கலாச்சாரம் கண்டறியப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சென்னையில் வடமேற்குப் பகுதியில் உள்ள அத்திராம்பாக்கம் பள்ளதாக்கு இந்த பகுதிகளில் ஒன்றாகும் தமிழ்நாட்டின் வடக்கு பகுதிகளை சுற்றி பழங்கால கற்கால பழங்கற்காலத்திய விலங்குகளின் புதை படிம~ படிமங்கள் கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தொல்லியல் சார்ந்த ஆய்வுகள் கூறுகின்றனர் இதில் பெ உ மு மூன்று லட்சம் ஆண்டு காலத்தை சேர்ந்தவையாக இருக்கலாம் தென்னிந்தியாவில் வாழ்ந்த மனிதர்கள் பெரும்பாலும் பண்டைய பழங்கற்காலத்தில் நீண்ட காலம் வாழ்ந்த ஓமோ ரெக்ட~ ரெக்டசு இனத்தை சேர்ந்தவர்களாவர் மேலும் இவர்களின் கைக்கோடாரி மற்றும் வெட்டுக்கத்தி ஆகியவற்றை பயன்படுத்தி வேட்டையாடி சேகரித்து வாழும் மக்களாக இருந்தனர் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய தற்கால மனித இனத்தின் ஓமோ செப்பியன்சு மூத்~ மூதாதைய இனத்தினர் மிகவும் மேற்பட்ட நிலையிலும் பல்வேறு கற்களை பயன்படுத்தி தகடு போன்ற கருவிகள் மற்றும் மெல்லிய நுண்தகடு கருவிகளையும் உருவாக்கி பயன்படுத்தி இருந்தனர் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து நுண்கல் கருவிகள் என்று அறியப்படும் இன்னும் சிறிய கருவிகளை மனிதர்கள் உருவாக்கினர் சூரிய காந்த கல் அகேட் கல் சிக்கிமுக்கி கல் குவாட்டசு கல் போன்ற பொருட்களை பயன்படுத்தி நுண்கற்கள் கருவிகளை மனிதர்கள் உருவாக்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இது போன்ற நுண்கல் கருவிகளை திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் நுண்கற்கள் காலமானது பெ உ மு ஆறாயிரம் ~த்திலிருந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலமாகும் என தொல்லியல்துறை ஆய்வுகள் கூறப்படுகின்றன

கற்கருவிகளுக்கு நியாயமான வடிவம் அளித்தனர் பண்டைய எழுத்துக்களைக் கொண்ட புதிய கற்காலத்தைச் சேர்ந்த கோடாரியின் மேற்பகுதியில் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது

அவ்வப்போது அவர்கள் இடம் விட்டு இடம்பெயர்ந்தனர் அவர்கள் இறந்தவர்களை பள்ளங்கள் அல்லது புதைகலங்களில் புதைத்து சடங்குகளை முறையாக சென்றனர் அவர்கள் ஆயுதங்கள் மற்றும் கருவிகளை உருவாக்க தாமிரத்தை பயன்படுத்தினர் இரும்பு காலம் இரும்பை பயன்படுத்தி சாயுதங்கள் கருவிகளை வடிவமைக்கும் முறைய மனிதர்கள் இரும்புக்காலத்தின் போது தொடங்கினர் பல நூறு இடங்களில் காணப்படும் பெருங்கற்களான இடுகாடுகளை கொண்ட தீபகற்ப இந்தியாவில் இரும்பு கலாச்சாரம் இருந்ததை அறிய முடிகிறது இடுகாடு நினைவுச் சின்னங்கள் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு மற்றும் அவற்றின் வகைகளைக் கொண்டு வடக்குப் பகுதியில் இருந்து தெற்கு ப~ தெற்குப் பகுதிக்கு இரும்புக்கால குடியேற்றங்கள்

சுமார் பெ உ மு ஆயிரமாவது ஆண்டை சேர்ந்த பெருங்கற்களாலான ன புதைக்கல் இடுகாடுகள் இருந்~ இருந்ததற்கான தெளிவான முற்கால அடையாளங்கள் இடுகாடுகள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் கண்டறியப்பட்டுள்ளன குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஆதிச்சநல்லூர் என்ற இடத்தில் இந்திய தொல்லியல் ஆய்வு தொல்பொருள் ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் பூமியிலிருந்து நூத்தி ஐம்பத்தி ஏழு புதைகலங்களை அகழ்~ அகழ்ந்தெடுத்தனர் அவற்றில் பதினைந்து காலங்களில் மனிதன் மண்ட ஓடு எலும்புக்கூடுகள் மற்றும் உம் எலும்புகள் உம்மி அரிசி தானியங்கள் கருகிய அரிசி மற்றும் புதிய கற்கால கோடாரி கருவி ஆகியவற்றை கொண்டிருந்தன கண்டெடுக்கப்பட்டுள்ள புதைகலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இரண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முந்தைய புதிய கற்காலத்தில் தமிழ் பிராமி வடிவத்தை ஒத்~ ஒத்திருப்பதாக இந்திய ஆய்வகத்தின் தொல்பொருள் ஆய்வாளர் கூறுகின்றனர் தொடர்ந்து அகழாய்வு சோதனைகளை மேற்கொள்வதற்கான தொல்லியல் களமாக ஆதிச்சநல்லூர் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய பொதுவான காலத்தில் முந்தைய தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் குறித்து குறிப்புகள் பெ உ மு முந்நூறு ஆண்டை சேர்ந்த அசோகரின் சாசனத்தில் பெ உ மு நூற்றி ஐம்பது ஆண்டு சேர்ந்து கத்திகும்பா கல்வெட்டிலும் கண்டறியப்பட்டுள்ளது மிகப் பழைய வட்டெழுத்து ரீதியான சான்றில் தமிழ்நாட்டில் இருந்த ஆட்சி பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன அதில் பாண்டிய நாட்டிலிருந்து கள வீரர்கள் வெளியேற்றிய பாண்டிய அரசின் கடுங்கோன் என்பவனை பற்றி கூறப்பட்டுள்ளது நீலகண்டரி நீலகண்டசுந்தரி தென்னிந்தியாவின் வரலாற்று பக்கம் நூத்தி ஐந்து நூத்தி முப்பத்தி ஏழு பண்டைய தமிழ்நாட்டில் வேந்தர் என அழைக்கப்பட்ட அரசர்களின் தலைமையின் கீழ் இருந்த மூன்று முடியாட்சி மாநிலங்களும் வேள் அல்லது வேளிர் என்ற பட்டப்பெயர் கொண்டு அழைக்கப்பட்ட பல பழங்குடியின தலைவர்களின் தலைமையிலும் இருந்த பழங்குடியின குழுக்களும் இருந்தன இவர்களுள் அடுத்ததாக உள்ளூர் பகுதிகளின் இனக்குழுக்களின் தலைவர் இருந்தனர் இவர்கள் கீழார் அல்லது மன்னர் என அழைக்கப்பட்டனர் பெ உ மு மூன்றாம் நூற்றாண்டில் பொது தக்காண பீடபூமி மௌரிய பேரரசின் ஒரு அங்கமாக இருந்தது பெ உ மு முதல் நூற்றாண்டின் மேற்பகுதி முதல் பெ உ மு இரண்டாம் நூற்றாண்டு வரை இந்தப் பகுதி சாதா வகையான வம்சத்தினரால் ஆளப்பட்டது வடக்குப் பகுதியைச் சேர்ந்த இந்த பேரரசுகளின் கட்டுப்பாட்டிலிருந்து தமிழ் பகுதி தனிச்சையாக இருந்தது தமிழ் அரசர்கள் மற்றும் குழு தலைவர்கள் எப்போதும் ஒவ்வொருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டிருந்தனர் மேலும் பெரும்பாலும் அவர்கள் சண்டையிடுவதை இடங்களுக்காகவே அரசனின் நீதிமன்றங்கள் ஆற்றலைப் பங்கு~ பகிர்ந்தளிப்பதற்கு பதிலாக சமூக நிகழ்~ நிகழ்வுகளுக்கான மையங்களாக இருந்தன அவை வள~ வளங்களை பகிர்ந்தளிக்கும் மையங்களாக இருந்தன ஆட்சியாளர்கள் படிப்படியாக வட இந்தியர்களின் ஆதிக்கம் மற்றும் வேதக் கொள்கைகளை பின்பற்ற தொடங்கினார்கள் இவைகள் ஆட்சியாளரின் நிலையை மேம்படுத்த பலி கொடுக்கும் பழக்கத்தை ஊக்குவித்தன அசோகப் பேரரசின் கேடு இல்லாத பேரரசுகள் மற்றும் இந்த பேரரசுடன் நட்பு நிலையிலிருந்து பேரரசுகள் பேரரசுகள் பற்றிய தகவல்கள் கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளன இவற்றுடன் சேர சோழர்கள் பாண்டியர்கள் மற்றும் சேரர்களிடம் வம்சம் வம்சங்கள் அசோக தூண்கள் குறிப்பிட்டுள்ளன நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த தமிழ் பேரரசுகளின் கூட்டமைப்பைப் பற்றி பெ உ மு நூத்தி ஐம்பது ஆண்டைச் சேர்ந்த கலிங்கப் பேரரசு ஆட்சி செய்த அரசு கரிகாலனின் ஆதிகூம்ப கல்வெட்டு குறிப்பிடுகிறது முற்கால சோழர்களில் கரிகால சோழன் மிகப் பெரிய மிக புகழ் பெற்றவராக இருந்தார் சங்க சங்க இலக்கியங்களில் பல்வேறு செய்யுள்களில் கரிகால சோழன் பற்றி குறிப்பிட்டுள்ளது பின்னாளில் எழுதப்பட்ட சிலப்பதிகாரம் நூலில் வரும் பல்வேறு கதைகளும் கரிகாலன் பற்றிய செய்திகள் முக்கிய பொருளாக இருந்தது மேலும் பதினோரு மற்றும் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இலக்கிய நூல்கள் மற்றும் கல்வெட்டிலும் கரிகாலன் பற்றிய தகவல்கள் உள்ளன இமலாயம் இமய இமாலயம் வரையிலான இந்தியா முழுவதையும் வென்றவன் எனவும் நில மானியங்களைக் கொண்டு காவிரி ஆற்றின் வெள்ளத்தை தடுப்பதற்காக கரைகளை கட்டியவன் எனவும் இந்த நூல்கள் விளங்குகின்றன சங்க இலக்கியங்களில் இந்த தகவல்கள் இல்லை என்பதால் இந்த வரலாறு பற்றி வெளிப்படையாக தெரியவில்லை சோழர்களில் மற்றொரு புகழ் பெற்ற மன்னன் கோச்செங்கண்ணன் ஆவான் சங்க கால இலக்கியப் பாடல்கள் பலவற்றில் அவனைப் பற்றி புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது இட~ இடைக்காலத்தின்போது சைவ அறிவாளராகவும் கருதப்பட்டார் இந்திய தீபகற்ப தென்கோடி பகுதியான கொற்கையிலிருந்து முதலில் ஆட்சி செய்த துவங்கிய பாண்டியர் பின்னர் பின் நாளில் மதுரை நகருக்கு மாறினர் சங்க இலக்கியத்திலும் பாண்டியர்களை பற்றி குறிப்பிட்டுள்ளது மேலும் இதே காலத்தில் இருந்த கிரேக்க மற்றும் உரோம~ உரோமானிய ஆவணங்களில் பாண்டியர்கள் பற்றியுள்ளது மெகசுதனிசு இந்திகா என்று என்ற தனது நூலில் பாடிய பகன் பாண்டிய பேரரசு பற்றி குறிப்பிட்டுள்ளார் மதுரையின் தற்போது மாவட்டங்கள் திருநெல்வேலி தெற்கு கேரளாவில் சில பகுதிகளை பாண்டியர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் பாண்டியர்கள் கிரேக்கம் மற்றும் உரோம் ஆகிய நாடுகளுடன் வணிகத் தொடர்பும் கொண்டிருந்தனர் பாண்டியர்கள் தமிழகத்தின் மற்ற பேரரசு பேரரசுகளுடன் இணைத்து

இவர்கள் தலையாலங்கானம் என்ற நெடுஞ்செழியன் மற்றும் தியாக செயல்களுக்கான சிறப்பான ஒருவராக குறிப்பிடப்படும் ஆரான் முதுகுடுமி

நெடுநாள் வாடை போன்ற இரண்டு முக்கிய நூல்களிலும் பத்துப்பாட்டு தொகுப்புகளில் உள்ளது சங்க காலத்தில் பாண்டிய பேரரசில் மேற்கொள்ளப்பட்ட சமூகம் மற்றும் வணிக ரீதியான செயல்களை பற்றிய செய்திகள் உள்ளன மூன்றாம் நூற்றாண்டில் முடிவில் களப்பிரர்கள் ஊடுருவல் காரணமாக முக்கால பாண்டியர்கள் போ~ மறைந்து போனது தென்னிந்தியாவின் மலபார் கடற்கரை அல்லது அதற்கு நேர் பகுதியுடன் இணைந்த தற்போதைய கேரளா மாநிலம் ஆகியவை ஒன்றிணைந்த பகுதியாக சேரர்களின் பேரரசு இருந்தது கடல் வழியாக ஆப்பிரிக்காவுடன் வணிகம் செய்வதற்கு ஏற்றவகையில் அவர்களின் இருப்பிடம் இருந்தது இந்தியாவின் மாநிலமான கேரளாவில் உள்ள இன்றைய மக்கள் பண்டைய ஆட்சிக் காலத்தில் தங்கள் பகுதியை ஆட்சி செய்த சேரர்கள் பேசிய மொழியே பேசுகின்றனர் மேலும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுடன் இவர்கள் பரவலான தொடர்பு கொண்டிருந்தனர் இது ஒன்பது அல்லது பத்தாம் நூற்றாண்டு வரை மட்டுமே வழக்கத்தில் இருந்தது இதன் பிறகு தமிழ் மொழியில் வட மொழியின் தாக்கம் காரணமாக மொழியின் தனிப்பட்ட அங்கீகாரம் மாறி புதிய மொழி ஒன்று பயன்பாட்டிற்கு வந்தது பழமையான இலக்கியங்கள் தமிழில் வளர்வதற்கு இந்த முற்கால பேரரசுகள் ஆதரவளித்தனர் சங்க இலக்கியம் என்று அறியப்படும் செவ்வியல் இலக்கியம் பெ உ மு இருநூறு முதல் முந்நூறு ஆண்டு முன்னூறாம் ஆண்டு வரையிலான காலத்தை சேர்ந்ததாக அறியப்படுகிறது சங்க காலத்தில் சங்க இலக்கியத்தில் உள்ள பாடல்கள் பெரும்பாலும் உணர்வு மற்றும் பொருள் சார்ந்த தலைப்புகளை கொண்டுள்ளது இடைக்காலத்தில் இவைகள் வகைப்படுத்தப்பட்டு பல்வேறு தொகை நூல்கள் திரட்டப்பட்டுள்ளன செழுமையான நிலம் மற்றும் பல்வேறு தொழில் சார்ந்த மக்கள் குழுக்கள் பற்றிய இந்த சங்க பாடல்கள் சித்தரிக்கின்றன இந்த பகுதிகளை ஆட்சி செய்த செய்வது பரம்பரை குடியாட்சி முறையில் இருந்தன எனினும் இந்த பகுதிகளின் செயல்பாடுகள் மற்றும் ஆட்சி செய்பவரின் ஆற்றல் ஆகியவை முன்பே இயற்றப்பட்ட ஒழுங்கு முறைகள் பின்பற்றியே இருந்தது மக்கள் தங்களின் அரசரிடம் மிகவும் விசுவாசமாக இருந்தனர் உலகம் சுற்றும் புலவர்களும் இசை கலைஞர்களும் நடன கலைஞர்களும் தாராள மனமுடைய அரசனின் அவைகளை அலங்கரித்தனர் இசை மற்றும் நடன கலைகள் மேம்பட்டு புகழ் பெற்றிருந்த சங்ககாலப் பாடல்களில் பல்வேறு வகையான இசை கருவிகள் பற்றி குறிப்பிட்டிருந்தன தெற்குப் பகுதி மற்றும் வடக்குப் பகுதி நடனங்களை ஒருங்கிணைத்து புதிய வகை நடனம் ஆடுவது இந்த காலத்தில்தான் தொடங்கியது இந்த வகை நடனங்கள் காப்பியமான சிலப்பதிகாரத்தில் முழுமையாக வெளிப்பட்டு இருந்தது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகம் சிறப்பான முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டு இயக்கத்தில் இருந்தது தொல்லியல்துறை ஆய்வக~ ஆய்வுகள் இலக்கியங்களில் யுவனர்களுடனான வெளிநாட்டு வணிகம் செழுமையாக இருந்ததை கூறுகின்றன தென்னிந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதியில் இருந்த முசிறி மற்றும் கிழக்கு கடற்கரைப்பகுதி துறைமுக நகரம் பூம்புகார் ஆகிய இரு இடங்களில் ஏராளமான கப்பல்கள் நிறுத்தப்பட்டு வெளிநாட்டு பொருட்களை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்து வணிக மையங்களாக விளங்கின இந்த வணிகம் இரண்டாம் நூற்றாண்டிற்கு பிறகு வீழ்ச்சி அடைய தொடங்கியது மேலும் ரோமானிய அரசுக்கும் பண்டை தமிழ்நாட்டிற்கும் இருந்த நேரடி உறவுகள் அரேபியர்கள் மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்த அக்சுமைட்டுகளின் நேரடி வணிகத்தால் சிதைவுற தொடங்கியது உள்நாட்டு வணிகம் சிறப்பாக இருந்தது வணிகத்தால் துவங்கியது பெரும்பாலான மக்களுக்கு உம் அதிக நிலங்களைக் கொண்டிருந்த பரம்பரை விவசாயிகள் மக்களுக்கு அதிக நிலங்களைக் கொண்டிருந்த பரம்பரை விவசாயிகளான வெள்ளாளர்களுக்கு விவசாயம் தலைமை தொழிலாக இருந்தது பெ உ மு முவா~ முந்நூறு முதல் பெ உ மு அறுநூறு ஆண்டு வரையிலான சங்க காலம் முடிவுற்ற பிறகு தமிழ் பகுதியில் என்ன நடந்தது என்பதற்கான தகவல் இல்லை சுமார் முன்னூறாம் ஆண்டு வாக்கில் களப்பிரரின் வருகையினால் அனைத்து பகுதிகளும் மதிப்புக்குள்ளாயின நம் தமிழ் மன்னர்கள் நிறுவி இருந்த ஆட்சியை நீக்கிவிட்டு நாட்டில் கழுத்தை நெரிக்கும் ஆட்சியை களப்பிரர்கள் மேற்கொண்டனர் இதனால் பிற்கால இலக்கியங்களில் களப்பிரர் ஆட்சியாளர்கள் கொடுங்கோலர்கள் என்று குறிப்பிடபட்டது களப்பிரரின் தோற்றம் மற்றும் ஆட்சி பற்றிய தகவல் அவ்வளவாக இல்லை தங்கள் நினைவாக தொல்பொருள் அல்லது நினைவுச் சின்னத்தையோ இவர்கள் அதிக அளவில் விட்டு செல்லவில்லை களப்பிரர் பற்றிய தகவல்கள் புத்தம் மற்றும் சமண இலக்கியங்களில் மட்டுமே அங்கும் இங்குமாக உள்ளன களப்பிரர்கள் புத்தம் அல்லது சமணநம்பிக்கையை பின்பற்றியதாகவும் இவர்கள் முற்கால நூற்றாண்டுகளில் தமிழ் பகுதியில் வாழ்ந்த பெரும்பாலான மக்கள் பின்பற்றிய இந்து மதங்கள் எதிராக இருந்தன எனவும் வர~ வரலாற்று ஆசிரியர்கள் ஊக்கம் செய்கின்றனர் ஏழாம் நூற்றாண்டு மற்றும் எட்டாம் நூற்றாண்டில் களப்பிரர் ஆட்சி வீழ்ந்த பிறகு வந்து இந்து மதத்தை சேர்ந்து தங்கள் நூல்களில் இவர்களுள் பற்றி இவர்களுள் பற்றி எம்மா~ எதிர்மறையாகவோ எதிர்மறையாகவோ நூற்றாண்டில் களப்பிரர் வீழ்ந்தையும் மதத்தை சேர்ந்த இவர்கள் எந்த குறிப்பையும் குறிப்பிடவில்லை குறிவா~ குறிப்பாக இவர்களது ஆட்சியை பற்றி எதிர்மறையாகவோ குறிப்பிட்டு வைத்தனர்

சில களப்பிரர்களிடம் இருந்து விலகி வடக்கு நோக்கி சென்று தங்களுக்கான இடங்களை தேர்வு செய்து கொண்டனர் பௌத்தம் மற்றும் சமண சமயங்கள் சமூகம் முழுவதும் பரவி நன்னடத்தை நெறிக்கவிதைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தது எழுதுவது என்பது அதிகமானது மேலும் தமிழ் பிராமி எழுத்து முறையில் இருந்து தோன்றிய வட்டெழுத்து தமிழ் எழுத்துக்களை எழுதுவதற்கான தலைமை விரிவடை வடிவமாக ஆனது தொடக்க மற்~ நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட இசையுடன் பாடும் பாடல்கள் ஒன்றாக திரட்டப்பட்டுள்ளன இதி~ இதிகாச செய்யுளான சிலப்பதிகாரம் மற்றும் வாழ்வியல் நெறிகளை கற்பிக்கும் திருக்குறள் போன்றவை இந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டவையாகும் களப்பிரர் அரசர்கள் காலத்தில் இருந்த பௌத்தம் மற்றும் சமண அறிஞர்கள் அரசர்களால் ஆதரிக்கப்பட்டனர் இதனால் அக்கால இலக்கியங்களின் இயல்புகளில் அதன் தாக்கம் இருந்தது இவ்வகையான இயல்புகளைக் கொண்ட பல்வேறு இயல்களும் இல்~ இக்காலகட்டங்களில் இருந்த சமண மற்றும் பௌத்த சமயத்தை சார்ந்த எழுத்தாளர்களின் நூல்களாகும்

இலக்கிய படைப்புகளுள் குறிப்பிடப்பட்டுள்ளன பல்லவர்கள் மற்றும் பாண்டிய அரசர்களின் மீட்டெழுச்சியால் ஏழாம் நூற்றாண்டில் களப்பிரரின் ஆட்சி அகன்றது களப்பிரர்கள் வெளியேறிய பிறகும் சமண மற்றும் பௌத்த மதத்தின்

நாயன்மார்கள் முதலாவதாக கருதப்படுகிறார் சைவ இறைவாழ்த்து பாடகர்களான சுந்தரமூர்த்தி திருஞானசம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியோரும் இந்த காலகட்டத்தை சார்ந்தவர்கள்தான் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் மற்றும் பொய்யாழ்வார் போன்ற வைணவ ஆழ்வார்களின் வழங்கிய தெய்வ திருமுறைகள் மற்றும் பாடல்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் போன்ற நான்காயிரம் பாடல்களை கொண்ட திரட்டாக தொகுக்கப்பட்டுள்ளது வரலாற்றின் இடைக்காலங்களில் தமிழ்நாடு பல்வேறு பேரரசின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் கண்டது இந்த பேரரசுகளில் சிலர் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் தங்கள் அதி~ ஆதிக்கத்தை செலுத்தி மிகவும் புகழ் பெற்று இருந்துள்ளனர் இங்கே காலத்தின் மிக

சோழர்களின் வீழ்ச்சி பாண்டியர்~ புத்தெழுச்சி~ புத்தெழுச்சியாக அமைந்து கோவில் கட்டுதல் ஆஹ் கோவில் கட்டுதல் மற்றும் இலக்கிய பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் சிறப்பானவையாக அமைந்த காரணத்தினால் இந்த காலகட்டத்தில் இருந்த இந்து மதம் மீண்டும் பலப்படுத்தப்பட்டது முந்தைய காலத்தில் இருந்த சமணம் மற்றும் பௌத்த மதங்களின் தாக்கங்களை குறைத்து இருந்த இந்து மதத்தின் பிரிவுகளான சைவம் மற்றும் வைணவம் ஆகியவை ஆதிக்கத்தில் இருந்தன சோழ அரசர்களால் அதிகமாக ஆதரித்த சைவ மதம் கிட்டத்தட்ட நாட்டின்

மாமல்ல~ மாமல்லபுரத்தில் பாறையை குடைந்து கட்டப்பட்டுள்ள கோயில் மற்றும் காஞ்சிபுரத்தில் இருக்கும் கம்பீரமான கைலாசநாதர் கோவில் மேலும் வைகுண்ட பெருமாள் கோவில் ஆகியவை பல்லவரின் கலைக்கு எடுத்துக்காட்டுகளாகும் அதிகமான வெற்றி பெரு மூலம் தங்கள் அடைந்த செல்வங்களை கொண்டு எப்போதும் நிலைத்திருக்கும் வகையில் அமைந்துள்ள கோவில்களில் ஒன்று தஞ்சாவூரில் உள்ள பெருவுடையார் கோவில் மற்றும் வெண்கல சிற்பங்கள் சோழர்களின் கலைக்கு எடுத்துக்காட்டுகளாகும் சிவன் மற்றும் விட்டுணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்களுக்கு காணிக்கையாக கிடைக்கும் பணம் நகைகள் நிலங்கள் விலங்குகள்

மற்றும் மத சார்ந்த இலக்கிய இந்த காலகட்டத்தில் வளம் பெற்றது இந்த தமிழ் காப்பியமானது தமிழ் இந்த தமிழ் காப்பியமான கம்பரின் ராமாவதாரம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாகும் குழந்தைகளுக்கான பாடல்கள் எழுதுவதில் மிகவும் ஆர்வம் கொண்ட அவ்வையார் கம்பரின் கால~ சமகாலத்தவராவர் மதசார்பற்ற இலக்கியங்கள் பொதுவாக அரசர்களைப் பற்றி புகழ்ந்து பாடுவதாக எழுதப்படும் முந்தைய காலத்தில் எழுதப்பட்ட சமயப் பாடல்கள் மற்றும் சங்க காலத்தில் பழைய இலக்கியங்கள் கண்டறியப்பட்டு

முதலாம் ராச ராச சோழன் காலத்தில் வாழ்ந்த நம்பியாண்டார் நம்பி என்பவர் சைவ நூல்கள் ஒன்றாக திரட்டி திருமுறைகள் என்ற பதினோரு நூல்களை வெளியிட்டுள்ளார் இரண்டாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் பெ உ ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு